நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதாள். பெற்ற மகள் கண்ணீர் வடித்தாலும், போம்மா ஏதோ நடந்து விட்டது. கட்டியவன் தான் உனக்கு புகல், என்றும் கூறி சாதாரண தந்தையை சுக்ராச்சாரியார். அசுரர்களுக்கே அவர் குருவல்லவா அதிகாரம் மிக்க அவர், யயாதியை தன் வீட்டுக்கே வரச்சொன்னார். துரோகி உன்னிடம் இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி காதல் நாடகம் நடத்தினாய். இனியும், உன்னை விட்டு வைத்தால், என் மகளை போல பல அபலைகளை உருவாக்கி விடுவாய். சன்மிஷ்டை மீது நீ கொண்டது காதல் அல்ல காமம். அதனால் தானே மூன்று குழந்தைகள் பெறும் வரை இதை மறைத்து வைத்திருந்தாய் கொடியவனே உனக்கு இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி செய்தாய். ஒழியட்டும் உன் இளமை. இனி நீ கிழவனாக பூமியில் வலம் வா உன்னைப் பார்ப்பவர்கள் காமத்தால் அறிவிழந்த துரோகி என தூறட்டும், என்றார். யயாதி உடனாக உடனடியாக கிழவனானான். அசுரகுருவே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக் கொள்கிறேன். தேவயானைக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன். எனக்கு தாங்கள் சாபவிமோசனம் அளியுங்கள் என்று அவர் காலில் விழுந்தான். யயாதி நீ மீண்டும் இளமையைப் பெற ஒரே ஒருவழிதான் இருக்கிறது. உன் முதுமையை ஒரு இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு, அவனை இளை~ அவன் இளமையை நீ வாங்கிக் கொள்ளலாம். இதைத் தவிர வேறு வழியில்லை, என சொல்லி விட்டான்.

அவன் கண்ணீர் வடித்த போது, ஒரு இளைஞன் அவன் முன் வந்து நின்றான். வந்தவன் வேறு யாருமில்லை. யயாதி ஆசைப்பட்டு மணந்து கொண்ட சன்மிஷ்டையின் மகன் புரு தான்அப்பா தாங்கள் அழ வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு உதவுவதற்கு இந்த மகன் எப்போதுமே தயாராக இருக்கிறேன். சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அன்பு மகனே ஒரு தந்தை மகனிடம் யாசிக்கக் கூடாத ஒன்றை யாசிக்கிறேன். இந்த உலகத்திலேயே கொடூரமான வியாதி பெண்ணாசை. அது என்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் பெரிய அன்னையான தேவயானையை மணம் முடித்திருந்தும் கூட, அவளது தோழியான உன் அன்னை மீது ஆசைப்பட்டேன். மன்னர் குலத்துக்கு இது தர்மம் தான் என்றாலும்,

எனக்கு இளமை மீண்டும் வேண்டும். இளமை திரும்பினால் தான், உன் தாய் என் அருகே அனுமதிப்பாள், என்றான் கண்ணீர் வடித்தது. தந்தையின் நிலைமை மகனுக்கு புரிந்தது. அவன் தந்தையைக் கட்டியணைத்தான். அருமைத் தந்தையே தாங்கள் மட்டுமல்ல. இளமை சற்றும் மாறாத லோகத்திலேயே ரூபவதியான என் தாய்க்கும் பெற்ற கடனைத் தீர்க்க நேரம் வந்திருக்கிறது. நான் உங்கள் முதுமையை ஏற்கிறேன். என் இளமையை உங்களுக்கு தருகிறேன். சுக்ராச்சாரியார் சொன்னபடி சாப விமோசனம் பெற்று, என் அன்னையோடு சுகமாக வாழுங்கள். என்று உங்களுக்கு என் இளமையைத் திருப்பித் தர முடியுமோ என்று தாருங்கள், என்றான். மகனைப் பாராட்டிய மன்னன், அவனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டான். பதிலாக தன் மனைவியோடு காலம் கழிப்பதில் மட்டுமே அவன் கவனம் செலுத்தினான். ஒரு கட்டத்தில், ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, மகளிடம் மகனிடம் இளமையைக் கொடுத்து விட்டு முதுமையைப் பெற்றுக் கொண்டான். இப்படியாக சந்திரவம்சம் தியாக வம்சமாகத் திகழ்ந்தது. புருவின் வம்சம் விருத்தியாக விருத்தியாகிக் கொண்டே வந்தது. இவர்களின் பரதன் என்ற மன்னன், மண்ணுலகில் மட்டுமின்றி, விண்ணுலகிலும் வெற்றிக்கொடி நாட்டினான். இந்த வம்சத்தில் வந்த மற்றொரு மன்னனாகிய ஹஸ்தியின் ஆட்சிக்காலம் தான் சந்திர வம்சத்தின் முக்கிய காலம். இவன் தன் பெயரால் ஒரு பட்டணத்தை அமைத்து, அதை தன் நாட்டு தலைநகர் ஆக்கினான். அவ்வூரே ஹஸ்தினாபுரம் எனப்பட்டது. ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானையை முதலையிடமிருந்து காப்பாற்ற திருமால் கருட வாகனத்தில் வந்தார். அந்த யானை, இந்திர இந்திர~

இவன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்ததால், சந்திரகுலம் என்ற பெயர் மறைந்து குரு குலம் என்ற இந்த வம்சம் அழைக்கப்பட்டது. குருகுலத்தில் பிறந்த மன்னன் சந்திரன் சந்தனு பேரழகன். வேட்டையாடுவதில்

பதிலாக தாபம் அவனைத் தொற்றிக் கொண்டது. ஆஹா இப்படி ஒரு பேரழகியா மணந்தால் இவளைத் தான் மணக்க வேண்டும். இவள் எந்த நாட்டு இளவரசி இவளைப் பெண் கேட்க வேண்டுமே என்ற வேட்கை உந்தித்த தன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே யாருமில்லை துணிச்சலுடன் அவளருகே சென்றான். அழகுப்பெண்ணே நீ யார் யாருமில்லாத இந்த இடத்தில் தனியாகத் திரிகிறாயே உன் அழகுக்கு உன்னை யாராவது அபகரித்துக் கொண்டு போய்விட்டால் என்ன செய்வாய் உன் சொல். உன்னைப் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறேன், என்றான். அவள் கலகலவென நகைத்தாள். மங்கையர் திலகமே உன்னை நன்மை கருதி தான் எச்சரிக்கிறேன். நீயோ கேலி செய்வது போல நகைக்கிறாயே இருந்தாலும், முத்துகள் சிதறுவது போல், அந்த நகைப்பும் இனிமையாகத்தான் இருக்கிறது என்று கண் சிமிட்டினான். அவள்

இனியும் இருப்பேன். இந்த பூமி உள்ளவும் உள்ளளவும் இருப்பேன். இன்னும் பல யுகங்கள் இருப்பேன். ஆனால், அழியும் மானிடப்பிறப்பெடுத்த நீ, என்னை இங்கிருந்து போகச் சொல்கிறாய், என்று அலட்சியமாகப் பேசினாள். அப்படியானால் நீ தேவ கன்னிகை தான். சந்தேகமேயில்லை பூலோகத்தில் இத்தகைய லட்சணமுள்ள பெண்ணை நான் பார்த்ததேயில்லை சரிஇருக்கட்டும். தேவதையான உன்னை பூமியில் பிறந்ததால், நான் அடைய முடியாதா உன்னை அடையும் தகுதி தான் எனக்கில்லையா என்ற சந்தனுவைப் பார்த்த அப்பெண், தனது தற்போதைய நிலையை நினைத்தாள். அவளது பெயர் கங்கா. ஒரு சமயம் அகம்பாவத்தின் காரணமாக, பூமியில் ஒரு

யார் என்ற விஷயத்தைத் தெரிந்து கொண்டாள். பின்னர் அவள், அன்பனே என் பெயர் கங்கா. நானே இதோ ஓடும் இந்நதி. நதிகள் பெண்ணுருவாக இருப்பதை நீர் அறிந்திருப்பாய் ஒரு சாபத்தால் இந்த பூமிக்கு நான் வந்தேன், என்றாள். கங்காதேவி பேசும் அழகை ரசித்துக் கொண்டிருந்த சாந்தனு சந்தனு பெண்ணே நீ கன்னியாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அழகுக்கன்னியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. நான் இந்த பூவுலகில் மிகச்சிறந்த அரசன். உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எனக்கு வேண்டும். என்னைத் திருமணம் செய்து கொள்வாயா என்று. சங்கோஜத்துடன் கேட்டான் அதைக்கேட்டு வெட்கப்பட்ட கங்காதேவி தலை குனிந்து நின்றாள். மவுனமொழி சம்மதத்துக்கு அறிகுறி என்பதைப் புரிந்து கொண்ட சந்தனு, பெண்ணே உன் மவுனத்தைக் கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான். அவள் சந்தனுவிடம், மாம~ மன்னா! உம்மைத் திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன். ஆனால், எனது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு சம்மதமென்றால், திருமண ஏற்பாடுகளைச் செய்யலாம், என்றாள். அவளது அழகில் லயத்துப் போயிருந்த சந்தனு, அவள் விதித்த நிபந்தனைகளைக் கேட்டான். மன்னா நான் உம் மனைவியான பிறகு, நான் என்ன செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது, நான் உம் மனம் கஷ்டப்படும்படி நடந்தாலும் என்ன ஏதென்று கேக்கக்கூடாது. உலகமே வெறுக்கும் காரியத்தைச் செய்தாலும் ஏன் செய்தாய் என்று கேள்வி எழக்கூடாது, என்றாள். மன்னனுக்கு இவற்றை ஏற்பதா வேண்டாமா என்று குழப்பம் இருந்தாலும், பெண்ணாசையின் பிடியில் சிக்கியிருந்த அவன் சரியென சம்மதித்து விட்டான் மகாபாரதத்தின் துவக்கமே மனிதகுலத்துக்கு பாடம் கற்றுத்தருவதாக அமைந்திருப்பதை கவனியுங்கள். பெண்ணாசைக்கு ஒருவன் அடிமையாகக் கூடாது. அப்படி அடிமையாகி விட்டால், அவன் படப்போகும் துன்பங்களின் எல்லைக்கு அளவிருக்காது. இதோ சந்தனு தன் அழிவின் முதல் கட்டத்தில் அடியெடுத்து வைக்கப்போகிறான். கங்கா கலங்காதே, நீ என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்பேன். நீ நாட்டைக் கேட்டால் உன் பெயரில் எழுதி வைக்கிறேன். அரச செல்வம் உன்னுடையது. நீ என்ன சொல்கிறாயோ, அதன்படி நடக்கிறேன், எனச் சொல்லி அவள் முன்னால் மண்டியிட்டு நின்றான். சந்தனு வார்த்தை மாறமாட்டான் என்பதைப் புரிந்து கொண்ட கங்கா, . அவனைத் திருமணம் செய்து கொண்டாள். உலகிலேயே சிறந்த அந்த அழகியை அனுபவிப்பதில் மட்டுமே சுகம் கண்ட சந்தனு, ராஜ்ய விஷயங்களைக் கூட மறந்து விட்டான். எல்லாம் கங்காவின் இஷ்டப்படியே நடந்தது. இந்த நிலையில் கங்காதேவி கர்ப்பமானாள். சந்தனுவுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. அவளைக் கண்ணைப் போல் பாதுகாத்தான். அவளது உடல் அதிரக்கூடாது என்பதற்காக மலர்களை பரப்பி அதில் நடக்க வைத்தான் பிரசவ நாள் வந்தது. கங்கா அழகான ஆண்மகனைப் பெற்றாள். சிறிதுநாள் கடந்ததும், குழந்தையை கங்கா எடுத்துக் கொண்டு கங்கைக்கு சென்றாள். இவள் யாரிடமும் சொல்லாமல் எங்கே போகிறாள் என சந்தனு பின்னால் சென்றான். அவள் செய்த செயலைப் பார்த்து அதிர்ந்து நின்று விட்டான். அதுவரை இனிய மொழி பேசும் கிளியாக, சாந்தமே வடிவமாகத் திகழ்ந்த கங்கா, அப்போது அரக்கியாகத் தெரிந்தாள். ஆம் பெற்ற குழந்தையை ஆற்றில் வீசி எறிந்தவளை என்ன சொல்வது ஆத்தின் விளிம்பிற்கே போன சந்தனுவிடம் அவனது இதயம் பேசியது. சந்தனு நில் நீ காம வயப்பட்டு, இவளை மணந்தாய். இவள் தன்னை மணக்கும் முன், நான் என்ன செய்தாலும், கேள்வி கேட்கக்கூடாது. அது கொடூரமான செயலாக இருந்தாலும் சரி என சொன்னாள் அல்லவா இப்போது, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு, அவளை கேள்வி கேட்கப் போகிறாய் என்றது. சந்தனு சூழ்நிலைக் கைதியாய் நின்றான். ஏதும் பேசாமல் திரும்பிய அவன், சில நாட்களில் எல்லாவற்றையும் மறந்தான். மீண்டும் கங்காவின் பிடியில் சிக்கினான். அவள் வரிசையாய் ஆறு பிள்ளைகளைப் பெற்றாள். ஆறு குழந்தைகளையும் தண்ணீரில் வீசினாள். அவளைக் கேள்வி கேட்க முடியாமல் தவித்த சந்தனு, எட்டாவது ஆண்குழந்தை பிறந்ததும் கங்கா அதைத் தூக்கிக் கொண்டு கங்கை நதிக்கு போவதைப் பார்த்தான். கொடியவளே நில். இந்த குழந்தையையும் கொல்லப் போகிறாயா உன்னைக் கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிபந்தனை இத்தனை நாளும் என்னைத் தடுத்தது. நானும் போகட்டும், போகட்டும் என பார்த்தால், உன் கொடூரம் எல்லை மீறி விட்டது. பெற்ற குழந்தைகளைக் கொல்லும் கொடு~ கொடுக்காரியான உன்னை திருமணம் செய்ததற்காக வெட்கப்படுகிறேன். குழந்தையைக் கொடுத்து விடு என்றான். இதைக் கேட்டு கங்காவின் கண்கள் கொவ்வால்~ கொவ்வைப் வாழைப்பழமாகச் சிவந்தன. மன்னா நன்றாக இருக்கிறது நீ கேட்பது

பெற்ற பிள்ளைகளைக் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை விட காமமே உன் மனதில் நிரம்பி நின்றது. அன்று கேளாதவன் இப்போது கேள்வி கேட்கும் உரிமையை எப்படி எடுத்துக் கொண்டாய். நான் சில காரணங்களால் இப்படி குழந்தைகளைக் கொல்கிறேன்.

மயிர்க்கூச்செறிய நின்றான் மன்னா கங்காவாகிய நான் ஒருமுறை பிரம்மலோகம் சென்றேன். அங்கே பல தேவர்களும் இருந்தனர். அங்கிருந்த வாயுபகவான் தேவர்களின் மனவுறுதியைச் சோதிப்பதற்காக ஒரு சோதனை செய்தான். என்னுடைய மார்பு தெரியும்படியாக ஆடையை காற்றடித்து பறக்க வைத்தான். ஆசபாசங்களுக்கு அப்பாற்பட்ட தேவர்கள் அனைவரும் கண்ணை மூடிக் கொண்டனர். ஆனால், வருணன் மட்டும் என் அங்கங்களை ரசித்தான். இதனால், அங்கிருந்த பிரம்மன் கடும் கோபமடைந்தார். ஏ வருணா ஒரு பெண்ணை அவள் அவளறியாமல் ரசித்த நீ பூமியில் மானிடனாகப் பிறப்பாய் என சாபமிட்டார். என்னை பார்த்து, எந்தச் சூழலிலும் ஒரு பெண் தன் மானத்தைக் காக்க முயன்றிருக்க வேண்டும், காற்றடித்த வேளையில் நீ அதைச் செய்யத் தவறியதுடன், ஒரு ஆண்மகனின் மனம் பேதலிக்கவும் காரணமாக இருந்தாய்.

நான் மிகுந்த கவலையுடன் பூலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அப்போது எட்டு திசைகளின் காவலர்களான அஷ்டவசுக்கள் என் எதிரே வந்தனர். அவர்களில் பிரபாசன் என்பவனும் ஒருவன். அவர்களும் கவலை பொங்கும் முகத்துடன் காட்சியளித்தனர். கவலைக்கான காரணத்தை நான் கேட்டேன். தாயே இந்த பிரபாசன் தன் மனைவி மீது மிகுந்த மோகம் கொண்டு, அவள் சொல்வதையெல்லாம் செய்வான். அவள் பேசை~ பேராசைக்காரி. நினைத்ததையெல்லாம் அடைய விரும்புவாள். வசி~ வசிஷ்டரின் ஆசிரமத்தில் நினைத்ததை தரும் காமதேனு என்ற பசு இருந்தது. அதைப் பிடித்து வந்து தன்னிடம் தரும்படி கணவனிடம் அவள் சொன்னாள். இவனும் அவள் மீதுள்ள ஆசையால், பசுவைத் திருட ஏற்பாடு செய்தான். அவனை கண்டிக்க வேண்டிய நாங்கள், நண்பன் என்ற முறையிலே அவனுக்கு துணை போனோம். வசிஷ்டரின் ஆசிரமத்துக்குள் புகுந்து, காமதேனுவைத் திருடினோம். அவர் கோபமடைந்து, நாங்கள் பூமியில் மானிடர்களாகப் பிறக்க சாபமிட்டார் எங்களுக்கான சாப விமோசனம் பற்றி கேட்டோம். நீங்கள் பூமியில் பிறந்தவுடன் இறந்து விட்டால், மீண்டும் திசைக்காவலர் பதவியைப் பெறலாம் என அவர் கருணையுடன் சொன்னார். அதனால் பூமியில் பிறக்கவும், எங்களை உடனே கொல்லும் மனதுடையவளுமான ஒரு தாயை தேடி வேண்டுகிறோம். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் எனக் கேட்டனர். நானும் என் சாபம் பற்றி அவர்களிடம் சொல்லி,

உங்கள் பதவியை உடனடியாகக் கிடைக்கச் செய்கிறேன் என்றேன். அதன்படியே எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றேன். மனைவியின் மோகத்தில் சிக்கிய பிரபாசனே இந்த எட்டாவது குழந்தை. வசிஷ்டரின் சாபப்படி இவன் இந்த பூமியில் பெண்ணாசையே இல்லாமல் வாழ்வான். உலகம் இவனது புகழ் பூமியில் நிலைத்திருக்கும், என்றாள். தானே உலகிற்கு மழையளிக்கும் வருணபகவான் என்று

நம் சந்திரகுலம் எப்படி விருத்தியடையும் என்னோடு என் குலம் அழிந்து விடுமே. நாம் இன்னும் குழந்தைகளை பெறுவோம். அதன்பின் இருவருமே தேவலோகம் செல்லலாம், என்றான். கங்கா விரக்தியாக சிரித்தாள். மன்னா நீ என்

அவன் வாலிபன் ஆன பிறகு உன்னிடம் ஒப்படைப்பேன், என்று கூறி விட்டு கங்கையில் மறைந்து விட்டாள். கங்காவின் நினைவில் சந்தனு மூழ்கி கிடந்தான். அவள் எப்போது வருவாள் என காத்திருந்தான். கங்காதேவிக்கு முன்னதாக அவன் சில பெண்களைத் திருமணம் செய்திருந்தான். அவர்களால் அவனைத் தங்கள் வசப்படுத்த முடியவில்லை. வேட்டைக்கு போய் தன் மனதை அதில் திருப்ப முயன்றான். அப்போது கங்கைக்கரைக்கு போய், தன் மனைவி வரமாட்டாளா என்று காத்துக்கிடப்பான். ஆண்டுகள் பல கடந்தன. ஒருநாள் அவன் கங்கைக்கரையில் நின்ற போது, பூணூல் அணிந்து கையில் வில்லேந்திய வாலிபன் ஒருவனைப் பார்த்தான். பார்த்தவுடனேயே அவன் தன் மகன் தான் என்பதை உள்ளுணர்வால் புரிந்துகொண்டான். அவனை நோக்கி ஓடிவந்தான். அந்த வாலிபன் சந்தனு மீது மோகனா சாஸ்திரத்தை எய்தான் அவன் தனது தந்தை என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. சந்தனு மயக்கமடைந்து கீழே விழுந்தான். அவன் மீது இரக்கம் கொண்ட கங்கா, தன் மகனுடன் கரைக்கு வந்தாள். அவள் தலையை அன்போடு வருடினாள். தன் மகனிடம், இவர் உன் தந்தை, என்றாள். அவள் கைப்பட்டதுமே அவன் எழுந்தான். அன்போடு தழுவிக் கொண்ட கங்கா, அரசே நான் இன்று தேவலோகம் கிளம்புகிறேன். உங்களிடம் சொன்னபடி உங்கள் மகனை ஒப்படைத்து விட்டேன். இவன் பெயர் தேவவிரதன். ப~ பச~ பரசுராமரின் திருவருளால் அவரது ஆயுதங்களையே பெற்றவன். சிறந்த வில்லாதி வீரன். இவனோடு சேர்ந்து நீங்கள் இனி நாட்டை ஆளலாம், என்று சொல்லிவிட்டு, அவன் பதிலுக்கு காத்திராமல், நதியில் சென்று மறைந்தாள் மகன் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்திலும், மனைவியின் பிரிவைத் தாங்க முடியாமல் சந்தனு கண்ணீர் விட்டான். கங்காதேவியின் செயலிலுள்ள நியாயத்தைப் புரிந்து கொள்ள முடியாமல், சூழ்நிலைக் கைதியாகி விட்ட தன் நிலையை எண்ணி வருந்தினான். பின்னர் தன் மகனை தேரில் ஏற்றிக் கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தான். மன்னன் தன் மகனுடன் வருகிறான் என்ற செய்தி ஊருக்குள் பரவி விட்டதால் முக்கியஸ்தர்களும், நாட்டு மக்களும் ஊர் எல்லையில் வந்து தங்கள் இளவரசரை வரவேற்க வந்தனர். அவர்கள் வந்தவுடன் இளவரசர் தேவவிரதன் வாழ்க என்று கோஷம் விண்ணைப் பிளந்தது. சந்தனு தன் மகனுக்கு இளவரசு இளவரசு பட்டம் சூட்டினான். இருவருமாக இணைந்து நல்லாட்சி நடத்தி வந்தனர். ஒரு சமயம் சந்தனு வேட்டைக்குச் சென்றான். இளைப்பாறுவதற்காக யமுனைக்கரைக்கு வீரர்களுடன் வந்த அவனது நாசியில் சந்தன மணம் பட்டது. வரவர மணத்தின் அளவு கூடியது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை சந்தன மரங்கள் ஏதும் காணப்படவில்லை. பிறகெப்படி வாசனம் வருகிறது சந்தனு குழம்பினான். கிட்டத்தட்ட ஒரு யோஜனை தூரம் நடந்தான். நதிக்கரையில் ஒரு பெண் நின்றாள். அவள் பரிசல் ஓட்டுபவள். அவள் நின்ற இடத்தில் இருந்து தான் அந்த மணம் வீசியது. சந்தனு அவளை நெருங்கினான்.

தன்னிடம் இப்படி கேட்டதும், அப்பெண்ணுக்கு ஏதும் சொல்ல முடியவில்லை. நாக்குழறியது. வெட்கத்துடன் தலை குனிந்தாள். சந்தனு அவளுக்கு தைரியம் சொன்னான். மாதர் திலகமே நீ மிகவும் அழகாகவும் இருக்கிறாய். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. தயங்காமல் சொல், என்றான். அவள் மிகவும் மெதுவாக, பிரபு என் பெயர் யோஜனகந்தி. நான் இவ்வூர் பரதர் குல தலைவனின் மகள். பிழைப்புக்காக பரிசல் ஓட்டுபவள். தாங்கள் ஆற்றை கடக்க வேண்டுமா பிரபு நான் அழைத்துச் செல்கிறேன், என்றாள். சந்தனு அவளது அழகை மேலும் மேலும் ரசித்தான். அவளோ நெளிந்தாள். சற்றுநேரம் அவளையே உற்று பார்த்து விட்டு, தன் தேரோட்டியை அழைத்தான். சாரதி நீ இந்தப் பெண்ணின் தந்தையிடம் என்னை அழைத்துச் செல். இவளைப் பார்த்ததும், முன்பு கங்காதேவியைப் பார்த்தவுடன் ஏற்பட்ட மோகம் போல என் உடல் வருந்துகிறது. இவளை மணம் முடிக்க மனம் விரும்புகிறது. நாம் அங்கு சென்றதும், நீ பரதர் தலைவனிடம் என் விருப்பத்தைச் சொல். நியாமாகப் பேசி சம்மதம் பெற்று விடு, என்றான். சாரதி மன்னனுடன் தேரேறி விரைந்தான். பரதர் குலத்தலைவன் அவர்களை வரவேற்றான்.

சொர்க்கமாகப் போகிறது. காரணம் உன் மகள் யோஜனகந்தியல்லவா இந்த நாட்டின் ராணியாகப் போகிறாள் என்றான். பரதர் தலைவன் ஆச்சரியமும், குழப்பமும் விஞ்ச விழித்தான். பரதர் தலைவா உன்னை அதிர்ஷ்டம் தேடி வந்துள்ளது. நம் மகாராஜா உன் மனை~ மகள் யோஜனகந்தியை யமுனைக்கரையிலே பார்த்தார். பார்த்தவுடனேயே அவள் மீது மோகம் கொண்டு விட்டார். இப்போது பெண் கேட்டு வந்திருக்கிறார். மகள் ராணியாகிறாள் இனி நீ இனி பரதர் குல தலைவன் அல்ல நாடாளும் ராணியின் தந்தை பொன்னும், பொருளும் உன்னையும், உன்னைச் சார்ந்தோரையும் வந்து குவியப் போகிறது, என்றான். பரதர் தலைவன் இப்போது சிரித்தான் யோஜனகந்தியை மாமன்னர் பார்த்தார், மோகம் கொண்டார், பெண்ணும் கேட்கிறார். மடுவிடம் மலை பெண் கேட்கிறது. எங்கள் மடு இன்னும் மலையாகப் போகிறது. இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என் மகளை ஹஸ்தினாபுரத்திற்கு அரசருக்கு கொடுப்பதில் எனக்கு ஆட்சேபமில்லை. ஆனால், என் கேள்விக்கு மன்னர் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே மன்னருக்கு தேவவிரதன் என்ற மகன் இருக்கிறான். அவன் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு சந்தனுவிற்கு பிறகு மன்னனாக பொறுப்பேற்க தயாராக இருக்கிறான். அப்படியானால், என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதன் நிலைமை என்ன மன்னரே இப்போதும் ஒன்று கே~ கெட்டுவிடவில்லை நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உமக்குப் பிறகு இந்த தேசத்தை என் மகளுக்கு பிறக்கப்போகிறவன் தான் ஆளவேண்டும் சம்மதமா என்றான். அவ்வளவு தான் மன்னனின் காதுகளில் ஈயத்தைக் காய்ச்சி ஊற்றியதைப் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அங்கே அவன் நிற்கவே இல்லை. விடுவிடுவென்று தேரில் ஏறிவிட்டான். தேர் பறந்தது. ஹஸ்தினாபுரத்து அரண்மனைக்குள் நுழைந்தது. மன்னன் படுக்கையில் போய் விழுந்தான். யோஜனகந்தியை அவனால் மறக்க முடியவில்லை. அவளது நினைவில் அவன் உடலும் மெலிந்து விட்டது. தந்தையை கொஞ்சநாளாக கவனித்துக் கொண்டிருந்தான் தேவவிரதன். அவர் ஏதோ பறிகொடுத்ததைப் போல் இருந்ததைப் பார்த்தான். வேட்டைக்குச் சென்று வந்த பிறகு இந்த மாற்றம்

மனிதனுடைய ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகங்கள் தான் என்கின்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தைத் தொடுகின்ற போது நீ ஒரு அனுபவத்தை பெறுவாய் என்கின்றார் திரைப்படப் பாடலாசிரியரும் கவிஞருமான நா முத்துக்குமார் அவர்கள். எனவே புத்தகங்களே வாழ்வில் சிறந்த நண்பர்களாகின்றன. உலகில் உயரமான இடத்திற்கு சென்றவர்கள் பலரும் புத்தகப்பிரியர்களே. எண்ணப் பதிவாகிய கருத்துகளை உருவில் காட்ட புத்தகங்கள் முக்கியம் பெறுகின்றன. உலகில் முக்கியத்துவம் அறிந்த நம் முன்னோர்கள் பனை ஓலையில் எழுதப்பட்ட பதிவுகளை துளையிட்டு நூல்கயிற்றில் கோர்த்து வைத்தனர் எப்போதோ நிகழ்ந்ததை இப்போது அறிந்து கொள்ள புத்தகங்கள் முக்கியம் பெறுகின்றன. நம் அறிவைப் பெருக்கிக் கொண்டு வாழ்வில் வளம் பெற புத்தகங்கள் முக்கியமானவையாகும். . தெரியாத விடயங்களைத் தெரிந்து கொள்ளவும்⸴ புதிய விடயங்களைக் கற்றுக் கொள்ளவும் புத்தகங்கள் முக்கியம் பெறுகின்றன புத்தகப் பிரியர்கள் உலகில் பெரிய மேதைகள் ஆவார்கள் இலகில் மிகப்பெரிய மேதைகள் அனைவரும் புத்தக வாசிக்கும் பழக்கத்தின் மூலம் உருவானவர்களே. நூல்களை வாசிப்பது என்பது ஓர் அற்புதமான கலையாகும். கிரேக் சிந்தனையாளரான சாக்ரடீஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நஞ்சு கொடுக்கும் வரை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். அவர் அவர்கள் தன் சடலத்தின் மீது மலர்களுக்குப் நேருக்கு பதிலாகப் புத்தகங்களை வைக்கச் சொன்னார். இது அவர் புத்தகங்கள் மீது கொண்டுள்ள பிரியத்தை வெளிப்படுத்துகிறது. இதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயம் அறுவைச் சிகிச்சை அன்று தான் படித்த புத்தகத்தின் சில பக்கங்கள் பாக்கி இருப்பதால் அதை முடிக்கும் வரை உயிர் காக்கும் அறுவைச் சிகிச்சையைத் தள்ளி வைக்கச் சொன்னார் புத்தகங்களானவை காரிருளில் செல்பவர்களுக்கு பேர் ஒளியாகவும்⸴ வழி தவறிச் செல்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்கின்றன. ஒருவர் பயிலும் சிறந்த புத்தகங்கள் அவரின் சிறந்த நண்பர்களாக விளங்குகின்றன. ஓய்வு நேரங்களைப் பயனுள்ளதாகக் கழிக்கவும்⸴ அறிவு மேம்படுத்தவும் புத்தகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அறிவுப் பசிக்குப் புத்தகங்கள் தீனி போடுகின்றன. பாடநூல்கள் மதிப்பெண் பெறுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளன. ஆனால் வாழ்க்கை முறை⸴ ஒழுக்க நெறிகளை வழுப்படுத்த பொது நூல்கள் அடித்தளமாய் உள்ளன. நல்ல நூல்களே நம்முள் நல்ல குணங்களை வளர்க்கின்றன. ஆர்வத்தைத் தூண்டி தொடர்ந்து படிக்க வைக்கும் நூல்களே சிறந்த நூல்கள் ஆகும். எவை நம்மைத் தூங்க விடாமல் அறிவு விழிப்பை ஏற்படுத்துகின்றதோ அவையே சிறந்த புத்தகங்கள் ஆகும். எனவே நன்கு ஆராய்ந்து பயன் தரும் புத்தகங்களைத் தேர்ந்தெடுத்துப் பயில வேண்டும். தொட்டனை தூறும் மு~ மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனைத் தூறும் அறிவு இவ்வாறு குறிப்பிடுகிறார் வள்ளுவர். அதாவது நிலத்தின் எவ்வளவு ஆழமாக குழி தோண்டுகின்றோமோ அந்தளவிற்கு நீரின் ஊற்று அதிகமாகக் காணப்படும். அதே போல் ஒரு மனிதன் எந்தளவிற்கு அதிகமாகக் கற்கின்றானோ அந்தளவிற்கு அவனால் அறிவினை விருத்தி செய்து கொள்ள முடியும். நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் ஒளவையார். எந்த அளவிற்கு நூல்களை தேடிப்படிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமது அறிவு விருத்தி அடையும். அத்தகைய அறிவை அளிக்கக்கூடிய நூல்கள் நிறைந்திருக்கும் இடத்தையே நூலகம் என்கிறோம். நூல்களின் தேவை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், சமூகத்தில் உள்ள தனி நபரிற்கும் மிகவும் அவசியமாகும். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடுகின்றது என்கின்றார்கள் நாட்டின் அதிகளவான நூல்கள் அமைக்கப்படும் போது அந்நாட்டின் குற்றங்கள் குறைகின்றன. மனிதனை சிறந்த முறையில் வழிநடத்துவதில் நூல்களிற்கு அளப்பரிய பங்குண்டு. ஒரு கோடி பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் மகாத்மா காந்தியிடம் வினவிய போது ஒரு நூலகம் அமைப்பேன் என்றாராம் மகாத்மா. ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதனாக மாறுவதற்கு நூலகத்தின் பங்கு இன்றியமையாதது. நூலகத்தின் தேவை வாசிப்பினால் மனிதன் பூரணமடைகிறான் இது அனைவரும் அறிந்த கூற்று நூல்கள் வாசிப்பது ஒரு மனிதனை முழுமையானவனா ஆக்குகின்றது ஒரு நாட்டின் பாடசாலைகள், சமயஸ்தலங்கள் அமைப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நூலகங்கள் அமைப்பதும் மிக முக்கியம். ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாமென நமது முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் நூலகம் இல்லா ஊரில் குடியிருப்பதனை தவிர்ப்பதே சிறந்ததாகும். நூல்கள் மனிதனிற்கு அறிவை வழங்குவதோடு, அவளிற்கு தாம் அறிந்த விடயங்களையும் மேலும் தெளிவுபடுத்திக் கொள்ள உதவுகின்றன. தற்காலத்தில் அதிகமானோர் தமக்கு தேவையான நூல்களை கொள்வனவு செய்து தமது வீட்டிலேயே நூலகம் அமைத்து வருகின்றனர். ஆனால் அனைத்து வகையான நூல்களையும் வாங்கி சேமிப்பதென்பது அனைவராலும் இயலாத காரியம். அது பெரும் பணமும், அதிக நேரமும், இடவசதியும் தேவைப்படும். அதற்கான வசதி இல்லாதவர்கள் கிராம பாடசாலை தோறும் நூலகங்கள் அமைப்பது அவர்களுக்கு நூல்களை வாசிப்பது அறிவை விருத்தி செய்ய உதவியாக இருக்கும். ஒரு சமுதாயம் அறிவு வாய்ந்ததாக மாறும் போது அங்குள்ள தனிநபர் வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. தனிமனித வளர்ச்சி ஏற்படும் போது ஒரு நாடு அதன் அபிவிருத்தியை எட்டி விடுகின்றது. குழந்தைகளிற்கு சிறுவயது முதலே வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். சிறுவர்களிற்கான நூலகத்தை அமைத்து சிறுவயது முதலே வாசிப்பு பழக்கத்தை தூண்டும் போது அவர்களிற்கு அறிவு ரீதியாக தேடல் அதிகரிக்கின்றது. ஏனைய பெரியவர்களுக்கும், வீட்டிலுள்ள பெண்களுக்கும் உலகத்தைப்பற்றி பல விடயங்களை அறிந்து கொள்ள நூலகம் வழிவகுக்கின்றது. நூலகத்தை மிகவும் அமைதியான சூழலில் அமைத்தல் மிகவும் அவசியமாகின்றது. அத்தோடு வயதை அடிப்படையாகக் கொண்டு நூல்களை வகைப்படுத்தி அடுக்குவது வாசிப்பவர்களை தமக்கு தேவையான நூல்களை எளிதாக தெரிவு செய்து வாசிக்க இலகுவானதாக அமையும். கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான் என்று முன்னோர்கள் கூறி~ குறிப்பிட்டுள்ளார்கள். நாம் குறிப்பிட்ட சில நூல்களை மட்டும் வாசித்தால் மட்டும் போதும் என்ற மனநிலையோடு இல்லாமல், அனைத்து விதமான புத்தகங்கள், சஞ்சிசிகைகள், பத்திரிகைகள் மற்றும் கையேடுகளை வாசிப்பது சிறந்தது.

பதிலுக்கு எதையும் கேட்காமல் புத்தகங்கள் நமக்கு பல விஷயங்களை வழங்குகின்றன. புத்தகங்கள் நம்மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் நம் மனநிலையை மேம்படுத்துவதற்கும் பொறுப்பாகும். புத்தகங்கள் குழந்தைகளை சிறுவயதிலிருந்தே ஆளுமைக்கு கொண்டுள்ள~ கொண்டுவருகின்றது அறிவைப் பெற பரிந்துரைக்கின்றது. புத்தகங்களைப் பற்றிய சிறந்த அம்சம் என்னவென்றால்,

நமது சொற்களஞ்சியத்தையும் மேம்படுத்தியது. புத்தகம் படிப்பவர்களுக்கு பல்வேறு வகையான புத்தகங்கள் உள்ளன. நூலகம் தன்னை பற்றி சொல்வது போல் ஒவ்வொரு நாளும் பயண புத்தகங்கள் முதல் கற்பனை புத்தகங்கள் வரை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் சந்தையில் வெளிப்ப~ வெளியிடப்படுகின்றன. நமது அறிவை விரிவுபடுத்தும், வாசிப்பு அனுபவத்தை அனுபவிக்கவும் நமக்கு விருப்பமான எந்த புத்தகத்தையும் தேர்வு செய்யலாம். முதலாவது, எங்களிடம் பயண புத்தகங்கள் உள்ளன, அவை பல்வேறு பயணிகளின் அனுபவத்தைப் பற்றி நமக்குத் தெரிவிக்கின்றன. நம் இடத்தை விட்டு நகராமல் உலகின் பல்வேறு இடங்களை நமக்கு அறிமுகம் படுத்துகின்றார்கள். இது எதிர்காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பயண உதவிக்குறிப்புகளை வழங்குகிறது. பின்னர், வரலாற்று நிகழ்வுகளை கூறும் வரலாற்று புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. அவர்கள் காலங்களைப் பற்றியும், கடந்த காலங்களில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதைப் பற்றியும் கற்பிக்கின்றது மேலும், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் பல்வேறு உபகரணங்களைப் பற்றி எங்களுக்குக் கற்பிக்கும் தொழில்நுட்ப புத்தகங்கள் எங்களிடம் உள்ளன. fashion துறையில் சமீபத்திய போக்குகளைப் பற்றி தெரிந்துகொள்ள fashion மற்றும் வாழ்க்கை முறை புத்தகங்களையும் படிக்கலாம். தனிமனிதனின் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுகின்றன. வாழ்க்கையில் சிறப்பாகச் செயல்படவும், நம்மில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவும் அவை நம்மைத் தூண்டுகின்றன. இறுதியாக, எங்களிடம் கற்பனை புத்தகங்கள் உள்ளன. அவை எழுத்தாளர்களின் கற்பனை அடிப்படையை கொண்டவை மற்றும் நம் கற்பனையை மேம்படுத்துகிறது இன்றைய நவீன உலகில் அதிகரித்த தொழில்நுட்ப பயன்பாட்டால் நூல்களை வாசிக்கும் ஆர்வம் வெகுவாகக் குறைந்து வருகிறது. இணையத்திலேயே அனைத்து விடயங்களும் பார்த்து காணப்படுவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே நூல்களை ஊடாக அறிவை பெறு இல்லை. இதனால் நூலப்பாவானை வெகுவாக குறைந்து வருவதை அவதானிக்கலாம். இதற்கான ஒரே ஒரு தீர்வு நூலகங்களை அதிகளவில் அமைப்பதே. வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கும் போது பொது அறிவோடு மொழி அறிவையும் அதிகரித்துக் கொள்ளலாம். எனவே நூலகங்களில் அதிக அளவில் அறிவாய் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பும் எழுப்புவோம் ஆக

வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு இன்~ இன்றைய கால கட்டத்துல நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் இன்ன~ இன்றைய காலக்கட்டத்துல நம்மளுக்கு ஆரோக்கியங்குறது ரொம்ப முக்கியமா போச்சு வரும் தலைமுறைக்கும் நம்ம ரொம்ப care எடுத்து சொல்ல வேண்டிய அஹ் கொஞ்சம் உம் விவரங்களை தான் நான் பேசிட்டு இருக்குறேன் எப்படின்னா முன்ன கால கட்டத்துல நம்ம வந்து ஆரோக்கியத்துக்காக ஒண்ணும் செய்ய வேண்டிய தேவை இல்லாம இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு நம்ம இயற்கையான உணவுகள் சாப்பிட்டோம் இயற்கையான முறையில சமைச்சோம் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டோம் அப்பறம் வந்து நம்ம தண்ணி முதல் கொண்டு நம்மளுக்கு எதுவுமே கலப்படம் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு இருந்திச்சு இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே plastic ல அடச்சிட்டு வர்ற ஒவ்வொரு உணவுகளும் நம்மளோட உடம்புக்கு அவ்வளவும் கேடு உள்ளதாவே இருக்குது வரும் தலைமுறைக்கு நாம என்னன்னு சொல்லி குடுக்கணும்னா நம்ம முங்கொ~ முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அஹ் தியானம் பிரணயாமம் அப்பறம் வந்து மெடி இது meditation அதாவது நம்ம யோகாக்கு எல்லாம் போய்ட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு இப்போ சொல்லி குடுக்கலாம் வரும் தலைமுறைக்கு நாம சொல்லி குடுக்கலாம் அது இல்லாம நாம அன்னைக்கு காலத்துல எல்லாம் நம்ம மண்பாண்டத்துல சமைச்சோம் ஹம் அஹ் சிறுதானியங்கள் சமைச்சோம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த கேடும் இல்லை இப்போவும் அதே மாதிரி வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் குடுக்குறது என்னன்னா இயற்கையான முறையில நம்ம விவசாயத்தை பண்ணணும் இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் ஆஹ் அந்த கொழுப்பு சத்து உள்ளது அந்த மாதிரி சாப்பாடுகளை எல்லாம் நம்ம avoid பண்ணணும் ஒதுக்கணும் இன்னைக்கு அது தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை ஏன்னா packet களில எல்லாம் அடைச்சு வர்ற ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புக்கு அவ்வளவு கேடு அதனால அதை முன்~ இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம அஹ் ஆட்டுகல்லு அம்மிக்கல்லு உரலு அதெல்லாம் use பண்ணி தான் நம்ம எல்லாமே செஞ்சோம் இப்போ எல்லாம் ஹம் அந்த வேலை இல்ல ஏன்னா ஹம் packet ல அடைச்சு வர்ற தண்ணியில தண்ணி குடிக்கிற வரைக்~ குடிக்காத வரைக்கும் நம்மளுக்கு

ரெண்டாவது வந்து இப்போ அதே மாதிரி ஆஹ் குழந்தைங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த napkin sanitary pad எல்லாம் use பண்ணாத வரைக்கும் எந்த கர்பப்பை நோய் அந்த மாதிரி இல்ல அஹ் அப்பறம் washing machine அதெல்லாம் வராத வரைக்கும் நம்ம கையில துவச்ச வரைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியமா இருந்திச்சு அப்பறம் அஹ் பெண்களுக்கு வந்து கர்பப்பை நோய் எல்லாம் வராம ஆஹ் இருந்திச்சு இந்த sanitary napkin இதெல்லாம் use பண்ணும் போது அதெல்லாம் இருந்திச்சு அதே மாதிரி soap இந்த பல் துளக்குற paste இதெல்லாம் வராத~ வராத காலத்துல நம்மளுக்கு எந்த நோயும் இல்லை அஹ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திச்சு இனி வரும் தலைமுறைக்கு நம்ம இது தான் சொல்லணும் இப்போ இருக்குற நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும்னா நாம இயற்கை முறையில எல்லாமே சமைச்சு சாப்பிடணும் இயற்கை~ இயற்கையோட ஒன்றி நம்ம போகணும் நிறைய மரம் வளர்க்கணும் இப்போ மரங்கள் எல்லாம் கம்மி ஆனதுனால நம்மளுக்கு carbon dioxide நிறைய ஆகிடுச்சு அதே மாதிரி இயற்கையில இப்போ விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சோ

அஹ் இயற்கையான முறையில எல்லா இயற்கையான முறையில என்னென்ன இருக்கோ நம்ம முன்னோர்கள் அதை இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம வரும் தலைமுறைக்கு நம்ம முன்னோர்கள் என்னென்ன செஞ்சாங்கங்குறதுல நம்ம சொல்லி குடுத்து தான் அவங்களுக்கு அது தெரிய வருமே தவிர அவங்களுக்கா தெரியாது அதனால அந்த மாதிரி எல்லாமே நம்ம இது பண்ணினா வரும் தல~ வரும் காலங்களில கொரோனா போன்ற நோய்கள் எல்லாம் வராம நாம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் நம்ம அது தான் பண்ணணும்

ஆயுர்வேதா நம்ம எல்லாம் இருந்த time ல நம்மளுக்கு வந்து எந்த நோயும் இல்லை அதாவது புற்றுநோயோ அந்த மாதிரி எந்த நோயும் இல்ல இப்போ வந்து இந்த ஆங்கில மருத்துவம் இரசாயன உலகம்

ரொம்ப இது english மருந்து இதெல்லாம் நம்ம avoid பண்ணி நாம நல்ல ஆயுர்வேத மருந்துகளும் நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்குற செடி கொடிகள் அஹ் கீரை வகைகள் அதெல்லாம் தான் நம்ம இது பண்ணணும்

நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இது இ~ இயற்கையில இருக்குற இந்த இது காற்று சுவாசிக்கிரோமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரையீரலுக்கு அதுக்கெல்லாம் பாதிப்பு வரும் இந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா நாம நிறைய ஆஹ் மரங்கள் அது இதெல்லாம் வளர்க்கணும் முன்ன காலத்துல அவ்வளவு காடுகள் இருந்துச்சு இப்போ காடெல்லாம் அழிச்சு ஆஹ் அதையே நம்ம இது பண்ணிருக்குறாங்க அந்த காடுகள் நிறைய வளர்க்கணும் நிறைய நம்ம சாப்பாட்டு விஷயங்களிலயும் கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல காய்கறிகளை நாம உட்கொள்ளணும் சத்தான பழங்கள் சாப்பிடணும் அது நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம இது பண்ணுனா தான் நமக்கு சத்தானது எல்லாம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு இப்போ கிடைக்குற பழங்கள் அதே மாதிரி நம்ம

நிறைய இரசாயனங்கள் கலந்துட்டு அந்த மீனு கொண்டு வந்து நமக்கு தர்றதுனால நமக்கு ரொம்ப அது பாதிப்பு நமக்கு நம்மளுக்கு தெரியுறது இல்ல நம்ம கண்ணு தெரியாம பணத்துக்காக என்ன என்னமோ பண்ணுறாங்க இன்னொண்ணு கறி கோழிங்குறது வந்து கோழி கறி இதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து சொந்தமா நம்ம வீட்டுலயே எல்லாம் வளத்தாங்க அதை நம்ம சாப்பிட்டோம் இப்போ வந்து அந்த broiler ங்குற ஒரு கோழி வருது அது வந்து அவங்க அந்த ஊட்டத்து இதெல்லாம் குடுத்து அந்த இது சாப்பிடுறதுனால இப்போ இந்த சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு சின்ன வயசிலயே பருவம் அடைஞ்சுடுறாங்க அந்த மாதிரி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

டப்பாவுல அடைச்சு வச்சு வ~ வர்றது நம்மளுக்கு ரொம்ப நாள் வச்சுருந்து நம்ம ஒரு ஒரு உணவு சமைச்சு ஒரு நாள் வச்சு இருந்தாலே அது கெட்டு போய்ரும் ஆனா அந்த உணவு கெடாம இருக்குறதுக்கு அவங்க அதுல இரசாயனத்தை கலந்து நம்மளுக்கு அந்த ஜாடிகளில எல்லாம் அடைச்சு குடுத்து அது நம்ம உடம்புக்கு அவ்வளவு கே~ கேடு அந்த கேடு இல்லாம நம்ம அஹ் சமைக்குறது அன்ன அன்னைக்கு சமைக்குறது அன்ன அன்னைக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கணும் நம்ம வீட்டுலேயே சமைச்ச உணவு சாப்பிட்டுறணும்

நம்ம கடல்ல இருந்து உப்பு தயாரிச்சு அப்படியே கொண்டு வந்து வித்தாங்க இப்போ அப்படி இல்ல அந்த உப்புலேயே iodine ங்குற ஒரு இது கலந்ததுனால நம்மளுக்கு thyroid போன்ற ஒவ்வொரு பிரச்சினைகள் வருது அதே மாதிரி அஹ் எல்லாமே நம்ம நேரடியா எது தயாரிச்சு எது இது பண்ணுறமோ அது தான் நல்லது அதேமாதிரி அஹ் நம்ம எண்ணெய் விஷயத்துல எடுத்தோம் சமையலுக்கு உபயோகிக்குற எண்ணெய் இருக்குதுல்ல அந்த எண்ணெயை ஒண்ணு எடுத்தோம்னா

ஹம் palm oil மத்த oil எல்லாம் நம்மளுக்கு இயற்கையால வர்றது என்ன தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அது எள்ளுல இருந்து ஆட்~ ஆட்டி எடுத்து எள்ளு எண்ணை அப்பறம் கடலை எண்ணெய் இது எல்லாம் தான் நாம அந்த காலத்துல நாம use பண்ணிட்டு இருந்தோம் நம்ம உபயோகிச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து அது எல்லாம் தான் நம்மளுக்கு நல்லதே தவிர palm oil ஓ இல்ல sun flower oil ஓ அல்ல மத்த refined oil ஓ இதெல்லாம் நம்மளுக்கு உண~ நம்ம உடம்புக்கு நல்லது தராது அது எல்லாம் தான் நம்ம ரொம்ப நாள் பார்க்கணும் நம்ம குழந்தைங்களை நம்ம அஹ் தாத்தா பாட்டி கூட வளர்க்கணும் ஏன்னா

ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி கூட எல்லாம் வாழ்ந்தாங்க அஹ் கூட்டு குடும்பமா இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை அப்பா வேலைக்கு போறாங்க அம்மா வேலைக்கு போறாங்க அந்த குழந்தைங்க வர்றாங்க இருக்குறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்குது அதனால நம்ம கூட்டு குடும்பமா வாழணும் கூட்டு குடும்பமா வாழணும் atleast அதுல குறைந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆவது கூட வச்சு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 அஹ் இதை எல்லாம் இப்படி எல்லாம் நாம ரொம்ப இது எடுத்து பார்~ பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமா வாழ்வாங்க

மாசுபடுதல் ஒரு கண்ணோட்டம் நாம் அன்றாட ஆசைப்படுதல் பற்றிய செய்திகளை செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம் மாசுபடுதல உலகில் வெப்பமயமாதல் Antarctica வில் உள்ள பனிமலைகள் உருகுதலும் ஓசோன் மண்டலும் சுருங்குவதாலும் சூரிய ஒளியின் அதி வெப்பம் புவியியல் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதும் இவற்றால் வளங்களுடன் மனித வளம் சீர்கேடு அடைவதும்